அது ஏதாவது அதுல ஏதாவது வித்தியாசமா பண்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? துணியோ ஆஹ் இது குளிருக்கு போடுற மாதிரி woolen நூல் வச்சி தைப்போமில்லயா

ஆஹ் அப்பறம் என்ன அந்த மாதிரி எதாவது பண்~

அவரு எப்படி, உன்ன எப்படி சமாளிச்சாரு ஏனா அதுல வந்து நீ யாரு வெளிநாட்டுக்கு அஹ்

ஹம் ஒண்ணு இன்னொரு விஷயம் நீ வந்து உங்க கடையிலயே வந்து உனக்கு ஒரு தலம் இருக்குல்ல எதையாவது ஒரு பொருள பண்ணா அதை விக்கிறதுக்கு அதை நீ நல்லா utilize பண்ணிக்கலாம் இல்லை சும்மாவது ஏதாச்சுல ஒரு

நீயே பண்ணி கொடுத்து அப்பறம். வச்சிடு. அது வித்தா, அதுக்கு காசு கொடுத்தா போதும், அப்படின்னு சொல்லிற வேண்டியதுதானே? ஒண்ணே ஒண்ணு முதல்ல பண்ணு. ஒண்ணு click ஆன உடனே அப்புறம் நமக்கு அதுலையே ஒரு ஆசை வந்துடும். நல்லா பண்ணிட்டோம், அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆசை அதுக்கு என்ன செய்யணும்னா ஒண்ணுமே இல்லை. நீ வந்து நல்லா காலையிலேயே எந்திரிச்ச உடனே குளிச்சிடு அப்ப அதுவே நமக்கு ஒரு பெரிய சுறுசுறுப்பு அப்ப அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு தான் இருக்கும் படுத்துதூங்கணும், இல்ல சோம்பேறித்தனமா இருக்காது. இருக்கவே இருக்காது காலையில எந்திரிச்சதும் முதல்ல நம்ம குளிச்சிட்டாலே, பாதி இது நமக்கு முடிஞ்சிரும். அதனால நீ அந்த மாதிரி இதா பண்ணிப்பாரு

உம் ஆனா நீ வந்து அந்த மாதிரி machine ல வந்து வேலை பார்த்திருக்கியா? அவங்க அம்மா வீட்டுல இருக்கறது அதானோ?

ஆமா நீ சொன்ன தையல் class

இப்போ வீட்டுக்குள்ள தானே இருக்கு அப்படிங்கிறப்ப தூங்கும் போது கூட நீ பண்ணிடலாம்ல

கண்டிப்பா. உம் அப்படிதான் நீ கூட தியாகம் பண்றமாதிரி வரலாம் செய்~

புது வருசத்துக்கு புதுப்புது முயற்சியெல்லாம் பண்ணனும்.

இது எப்படின்னா உனக்கு வந்து எப்படின்னா இப்படித்தான் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் இப்படித்தான்னா நீ அதுக்கு adopt ஆயி ஒரு பக்குவப்பட்டு போயிடறே அஹ் அஹ் அந்த மாதிரி பண்ணும் போது நாளைக்கு உன் பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது, நீயும் ஒரு அந்த பள்ளிக்கூடத்திலேயே சேர்ந்துக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன் அது உனக்கு இன்னும் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா உனக்கு இது எல்லாமே okay ஆனா பண்றதுக்கு சிரமமா இருக்குல்ல

ஆ அமா sir Zomato customer care center தான். என்ன மாதிரி உங்களுக்கு உதவி வேணும். sorry sir என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆச்சு உங்களுடைய தவறுதலுக்கு

எனக்கு புரியல sir. என்ன ஆச்சு sir. நீங்க என்ன sir order பண்ணி இருந்தீங்க. எனக்கு கொஞ்சம் correct டா சொல்ல முடியுமா. என்ன food order பண்ணிருக்கீங்க?

okay sir. Morning நீங்க சப்பாத்தி order பண்ணி இருந்தீங்க. order sir. ஓ. Sorry sir மன்னிக்கவும் sir உங்களுக்கு காலையில chat item மா குடுத்துட்டாங்களா?

மன்னிக்கவும் மன்னிக்கவும் sir மன்னிக்கவும். எங்களோட தவறுகளுக்கு மன்னிக்கவும் sir. நீங்க வந்து எங்க sir work பண்றீங்க? எங்க இருக்கீங்க இப்போ? சென்னைல இருக்கீங்க okay sir. sir cities அ compare பாண்ணும்போது நம்மளோட சென்னைல வந்து நெறைய பேர் வந்து இந்த மாதிரி நம்மளோட Zomato ல வந்து order பன்றாங்க sir.

இல்ல sir. அது வந்து எங்களோட, எங்களோட தவறு தான் sir நீங்க மன்னிச்சிருங்க sir okay தாமதத்திற்கு மன்னிக்கணும் sir. கண்டிப்பா நாங்க எங்க side ல இருந்து உங்களுக்கு வந்து ஆ. மறுபடியும் re-order போட்டு தர்றோம் sir. நீங்க அதுக்கு ஏதும் amount pay பண்ண வேணாம் sir.

ரெண்டு set என்பது ரூபாயா sir? ஆ. உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு set சப்பாத்தி ஓட விலை வந்து நாற்பது ரூபாய் நாங்க போட்டுக்குறோம் sir forty rupees வந்து நாங்க போட்டுக்குறோம். remaining forty rupees க்கு நீங்க வேற ஏதாவது ஒண்ணு வேணா order பண்ணிக்கலாம் இல்ல இன்னும் ஒரு சப்பாத்தி கூட order பண்ணிக்கலாம் sir. சரி sir. உங்களுக்கு வேற health issue இருக்கு அப்பிடீன்னு சொல்லிட்டுருக்கீங்க. ulcer அது மாறி எல்லாம் health issue இருக்குன்னு சொல்லிட்டுருக்கீங்க. நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி வேற ஏதாவது fresh juice வேணா நாங்க aditional அ order பண்ணி தரவா ஆ. இல்ல sir. நீங்க fresh juice எடுக்கணும் சொல்லல . இல்ல sir இல்ல sir. நீங்க வந்து சப்பாத்திக்கு குடுத்த amount ல forty rupees வந்து இது பண்ணிட்டு கழுச்சிட்டு remaining forty க்கு வந்து fresh juice வந்து order பண்ணிக்கலாம் sir. எந்த பிரச்னையும் இருக்காது இதுல. இல்லல்ல sir. Burger எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது sir. இனிமே உங்களோட இதுக்கு வந்து chat items க்கெ வேல இருக்காது sir.

sir ஒரு. உங்க office. உங்க office timing என்ன sir? nine thirty சரி. இப்போ வந்து eight forty five ஆகுது sir. உங்களுக்கு வந்து இன்னும் fifteen minutes ல நீங்க கேட்ட healthy ஆனா food வந்து உங்களுக்கு வந்து receive ஆகிரும் sir. இல்ல sir. zomato ல வந்து நிறைய delivery boys லாம் இருக்காங்க sir. அங்கங்க இருக்குற delivery boys வச்சு நாங்க உங்க ஏரியாக்கு nearby ல யார் வந்து delivery பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள வச்சு நாங்க delivery பண்ண சொல்றோம் sir.

sir sorry sir. மன்னிக்கவும் எங்களோட தவறுதளுக்கு மன்னிப்பு கேட்டுக்குறோம் sir. நீங்க ஏதும் தப்பா நெனைச்சுக்காதீங்க நீங்க வந்து இந்த zomato ஓட வந்து regular customer ரா sir? சேரி sir சேரி sir ஆமாம் sir. கொஞ்சம் இப்ப வந்து நெறைய எடத்துல வந்து lockdown அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்குற நால யாருமே வெளில food order பண்றதில்ல sir. இப்ப எங்களுக்கு வந்து மத்த days அ விட, மத்த நாட்கள விட, மத்த dinner க்கு dinner க்கு இருக்கட்டும் இல்ல lunchக்கு இருக்கட்டும் அத விட compare பண்ணும்போது வந்து morning breakfast காக வந்து நிறைய orders வந்து எங்களுக்கு வரும் sir. ஏன்னா, எல்லாரும் morning தான் வந்து யாருமே சமைக்குறதுக்கு time இருக்காதுன்னு சொல்லிட்டு morning தான் நெறைய orders வந்து எங்களுக்கு வரும். so நாங்க இல்ல இல்ல sir கண்டிப்பா sir எங்க side ல இருக்குற தவறுதான் இது. நாங்க வந்து உங்களுக்கான அதுக்கான வந்து offer வந்து provide பண்ணி favour பண்ணி தர்றோம். எந்த பிரட்சனையும் இல்ல sir. மன்னிச்சிக்கோங்க sir. ஆ இப்போ சப்பாத்தி வந்து எவளோ sir? நீங்க வந்து eighty rupees க்கு வாங்கிருந்தீங்களா?

இல்ல sir நா நீங்க வந்து அந்த coupon அ வந்து அப்பிடியே வச்சுக்கோங்க. நான் வந்து இங்க. system system ல வந்து உங்களுக்கு வந்து notice பண்ணிர்றேன். அந்த அந்த coupon அ வந்து நீங்க next time order பண்ணும்போது apply பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாங்களே offer பண்ணி உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்திய வந்து eighty rupees க்கு குடுதுற்றோம். ஆ. கண்டிப்பா sir. Re-claim பண்ணி தந்துருவோம். நீங்க அந்த coupon ஓட number ர மட்டும் எனக்கு கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும் sir. ஆ சொல்லுங்க sir note பண்ணிக்கிறேன். ZA one two one okay sir. நான் சொல்றது note பண்ணிக்கிறீங்களா? ZAzero three one two one okay sir okay. உங்க name sir? தினேஷ் கிஷோன். okay sir okay sir. சென்னைல எங்க இருக்கீங்க? அசோக் நகர் ரொம்ப வந்து அது ஒரு விறுவிறுப்பா இருக்குற ஒரு ஏரியா இல்ல sir ஆ. sir அது வந்து நீங்கறளே book பண்ணி நீக்கினாலே choose பன்னிக்கலாம் sir அது வந்து ஏனா, நீங்க order பண்ணும்பொழுது வந்து எந்தெந்த hotel ல வந்து availability இருக்குங்கிறத அதுவே காட்டும். நீங்க book பண்ணும்போது கொஞ்சம் correct டா பாத்துருக்கணும்னு நினைக்கிறேன் sir. ஏன்னா வந்து இல்ல இல்ல sir. இப்போ வந்து okay இப்போ வந்து customer careல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படினா நீங்க order பண்ண food வந்து KMS ல order பண்ணியிருந்தீங்க அப்பிடின்னாக்கா அதுல இல்ல அப்பிடின்னாக்கா வந்து அவங்க வந்து வேற ஒரு hotel கு வந்து information pass பன்னி மாத்தி உட்டிருப்பாங்க. உங்களுக்கு அங்க இருந்து வந்திருக்கும் சார். ஏனா காலையில காலையில ரொம்ப peak time மா இருக்குற நால டக் டக்குனு sales ஆகும் sir. so அதனால சொல்லி இல்ல இல்ல இல்ல sir sorry sir அது வந்து எங்களோட தவறுதான் இந்த மாறி நடக்காது sir இனிமே நடக்காது. நூத்துல ஒரு ஒரு percentage தான் இந்த மாறி நடக்க வாய்ப்பு இருக்கு அதுவும் இந்த morning time ல தான் வந்து நெறைய இந்த மாதிரி வந்து பிரச்சனைலாம் வந்து நடக்க வந்து வாய்ப்பு இருக்கு sir. மத்தபடி வந்து எதும் இருக்காது sir. இல்ல sir. இல்ல sir. நீங்க வந்து உங்களுக்கு என்ன food வேணுங்கிறது வந்து நீங்க order பண்ணுங்க sir ஏன்னா உஙக்ளோட favourite என்னங்குறது வந்து sorry sir. எங்க எங்க side ல இருக்குற தவறுதலுக்கு நீங்க மன்னிக்கவும். உங்களுக்கு என்ன food வேணுமுங்கிறது வந்து நீங்கதான் sir கண்டிப்பா order பண்ணிக்கணும். நீங்க கண்டிப்பா order பண்ணி. அப்படி எல்லாம் இல்ல sir. நீங்க order பண்ண food இந்த தடவ உங்களுக்கு correct அ வந்து சேந்திரும் sir. நீங்க வந்து கண்டிப்பா order பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பா food receive ஆயிரும். ஒருவேல தப்பா receive ஆச்சு அப்பிடின்னாக்கா நீங்க மறுபடியும் எனக்கு வந்து call பண்ணலாம். ஆனான் அதுக்கு வந்து வாய்ப்பு இருக்காது. ஏன்னா கண்டிப்பா சரியான food order பண்ண சொல்லி நாங்க வந்து கண்டிப்பா center ல இருந்து நாங்க சொல்றோம்.

கண்டிப்பா sir. நீங்க வந்து healthy foods வந்து நீங்க தனியா chart போட்டு வச்சு follow பண்ணுங்க sir. நீங்க வந்து அதுக்கு ஏத்த மாதிரி food அ வந்து நீங்க இப்போ regular ரா வாங்கிட்டு இருக்குற customer ரா இருக்கீங்க அப்பிடின்னாக்கா, வந்து உங்களோட நீங்க என்ன என்ன food வந்து regular அ order பண்றீங் அப்படின்னு வந்து தெரிஞ்சதுனா அதுக்கு ஏத்த மாதிரி offers ஒண்ணுக்கு ரெண்டு அந்த மாறி ஏதாவது வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து கண்டிப்பா order. ஆ. கண்டிப்பா order பண்ணுங்க sir. என்னனு பாத்து order செய்ங்க. உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து forty rupees க்கு தான் வந்து எடுத்திருக்கு amount நீங்க மிச்சம் remaining forty rupees க்கு ஏதாவது நீங்க வந்து போட்டுக்கோங்க. okay ங்களா உங்களுக்கு வந்து one twenty rupees சப்பாத்திய வந்து நீங்க coupon apply பண்ணுனால eighty rupees க்கு இப்போ இங்க வந்து register ஆயிருச்சு. அந்த coupon அ நீங்க use பண்ணது வந்து விட்டர்லாம் அந்த coupon அ வந்து நீங்க மறுபடியும் வந்து next time வந்து use பண்ணிக்கலாம். அந்த சப்பாத்தி ஓட rate அ வந்து eighty rupees ஆகவே consider பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயும் பிரச்சனை ஆகுற நால நாங்க உங்களுக்கு வந்து அந்த சப்பாத்தி வந்து forty rupees க்கு குடுத்திருக்கோம். okay ங்களா அது இல்லாம நீங்க remaining பணத்துக்கு வேற ஏதாவது order பண்ணிக்கலாம். இல்ல அதே ரெண்டு set சாப்பாத்திய கூட நீங்க வந்து order பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நூத்தி இருவது ரூபா சப்பாத்தில இருந்து, இப்ப கடைசீல வந்து நாற்பது ரூபாய்ல வந்து நாங்க வந்து குடுத்திருக்கோம் sir. எங்க side ல வந்து நடந்த தவறுக்கு வந்து இத வந்து offer பண்ணியிருக்கோம் sir. கண்டிப்பா கண்டிப்பா sir எந்த தப்பும் நடக்காது நீங்க எப்பயுமே Zomato ஓட வந்து touch ல இருங்க. நல்ல food நீங்க order பண்ணுங்க sir. நாங் இன்னும் நிறைய hotel ஸ் connection பண்ணலாம்-னு இருக்கோம். so, அதுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்துட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் sir okay sir okay sir அழைத்தமைக்கு நன்றி sir hello friends எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம channel தமிழ்ல நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா video upload பண்றது பத்திதான். இது வந்து நம்ம ஏற்கனவே நிறைய video போட்டிருக்கோம அதாவது normal ஆன creators studio ல எப்படி video upload பண்றது அப்படிங்கறது முன்னாடி போட்டிருந்தோம். அப்புறமா recent ஆ பாத்தீங்கன்னா வந்து எப்படி video upload பண்ணணும் அப்படிங்கறதை போட்டிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல அது எல்லாமே change பண்ணிட்டு கடைசியா வந்து யூடியூப் studio அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அதாவது குரோம்ல நம்ம upload பண்றது இல்லை அப்படின்னா நம்ம லேப்டாப் கம்ப்யூட்டர்ல எல்லாம் கூட நம்ம வந்து upload வந்து பண்ணிக்கலாம்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 so இந்த video ல இப்ப latest ஆ நம்மளோட யூடியூப்ல வந்து அந்த யூடியூப் studio ல எப்படி video upload பண்ணணும் அப்படிங்கறதை வந்து போட்டிருக்காங்க. நம்ம அதை வந்து இந்த video ல வந்து பார்க்கலாம் உங்களோட mobile ல குரோம்ல வந்து நீங்க www dot யூடியூப் dot com இதை வந்து நீங்க open பண்ணிக்கோங்க நீங்க same வந்து desktop ல நீங்க பண்றது. அதாவது உங்களோட laptop ல பண்றது அதுல எல்லாம் கூட நீங்க வந்து பண்ணிக்க முடியும் இப்ப mobile ல்ல பண்றது எப்படின்னு பாக்கலாம்.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

அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யணும்ன்னா இதுல வந்து ஒரு arrow mark மாதிரி குடுத்திருக்காங்க பாருங்க இதை வந்து நம்ம click பண்ணிக்கலாம் உ~ உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இதுல அந்த select file ன்னு குடுத்திருப்பாங்க இதை வந்து click பண்ணிக்கோங்க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 இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட video வந்து upload ஆக ஆரம்பிச்சிடுச்சு. இதுல வந்து உங்களுக்கு வந்து one two three four இந்த மாதிரி நாலு இது வந்து போட்டிருப்பாங்க. first one வந்து details second வந்து monetisation third one வந்து video elements அப்புறமா visibility இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க.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 so அது related ஆன ஒரு title வந்து குடுத்திருப்பேன் இந்த title பாத்தீங்கன்னா நீங்க தமிழ் english ரெண்டு language ல கூட நீங்க வந்து குடுத்துக்கலாம் பிரச்சனை வந்து கிடையாது இது கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் description அப்படின்னு கொடுத்திருக்காங்க இதுல என்ன எழுதணும்ன்னா உங்க video ல நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்றதை short ஆ வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பொதுவா என்ன பண்ணுவேன்னா என்னோட video title ஏ நான் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்திருவேன் அதே மாதிரி நீங்க hashtag கொடுக்கிறத கூட நீங்க வந்து இந்த description ல வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து இந்த description ல வந்து கொடுத்துட்டேன் நீங்க அந்த மாதிரி உங்க video க்கு ஏத்த மாதிரி description வந்து கொடுத்துக்கோங்க suppose நீங்க cooking channel அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தீங்கன்னா நீங்க ingredients எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கூட நீங்க வந்து description ல வந்து எழுதிக்கலாம்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 இதை click பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம் suppose நீங்க ஒரு புதிய channel create பண்ணிருக்கீங்க. இன்னும் நீங்க வந்து உங்களோட mobile number கொடுத்து verify பண்ணல அப்படின்னா உங்களால இந்த custom thumbnail வந்து set பண்ணிக்க முடியாது. அந்த phone number கொடுத்து verify பண்ணவங்க மட்டும்தான் இதை வந்து பண்ணிக்க முடியும் நான் வந்து இப்போ வந்து upload thumbnail வந்து பண்ணிக்கிறேன் இதை click பண்ணிக்கலாம் browse குடுத்துட்டு அந்த image நம்ம select பண்ணோம்னா அது வந்து set ஆயிடும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே மூணு box இருக்கும் இது வந்து இதிலேயுமே உங்களுக்கு வந்து thumbnail வந்து வரும் அதாவது நம்ம video எல்லாம் upload பண்ணி process எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதுல மூணு images வரும் அதிலே ஏதாவது ஒண்ணைக் கூட நீங்க உங்களோட custom thumbnail அ நீங்க வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது என்னன்னா playlist கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து upload பண்ணிட்டு இருக்கக் கூடிய இந்த video வை எந்த playlist க்கு கீழே வைக்கணுமோ அதுல வந்து வச்சுக்கலாம் அதாவது நம்ம ஏற்கனவே playlist ready பண்ணி வச்சிருந்தோம்ன்னா அதுல வந்து சேர்த்துக்கலாம் இப்ப நான் வந்து select பண்ணிக்கிறேன் video editing tutorials இருக்கு. இதுல வந்து, நான் add பண்ணிக்கிறேன் இந்த playlist ல நம்ம வந்து இதை add பண்ணும் போது அந்த playlist பக்கத்திலேயே உங்களுக்கு done ன்னு கொடுத்திருப்பாங்க அதை வந்து கொடுத்துக்கோங்க overall video கொடுத்திருக்கிற done அ கொடுக்கக் கூடாது. playlist ல done அ மட்டும் கொடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறமா audience கீழே வந்து போட்டுருப்பாங்க அதாவது is this video made for kids அப்படின்னு கொடுத்திருப்பாங்க நம்ம இதைப்பத்தி ஏற்கனவே detail ஆ video போட்டிருப்போம். நான் வந்து என்னோட channel level ல நான் பண்ணியிருக்கறதுனால அது automatic ஆவே வந்திடுச்சு என்னன்னா no its not made for kids அப்படின்னு வந்துருக்கு suppose நீங்க வந்து kids க்காக பண்ணிருந்தீங்க அப்படின்னா yes வந்து கொடுத்துக்கோங்க

இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அந்த age restriction வந்து click பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இதுல வந்து yes ஆ no வா அப்படின்றதை கொடுத்துக்கோங்க. இது வந்து normal videos நான் வந்து no வந்து கொடுத்துக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா, இந்த details லயே நமக்கு வந்து more options கொடுத்திருப்பாங்க. இதை வந்து click பண்ணிக்கலாம் இந்த more options வந்து நம்ம click பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து, உங்களுக்கு paid promotion இந்த மாதிரி எல்லாம் கேக்கும். அதாவது நம்ம sponsor video எல்லாம் பண்றோம்ன்னா நம்ம வந்து அந்த paid promotion வந்து click பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து நீங்களே business அந்த மாதிரி பண்றீங்க. உங்களோட விளம்பரம் மாதிரி நீங்களே கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்க வந்து இந்த paid promotion எல்லாம் நீங்க வந்து select பண்ணிக்கணும் நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை so நான் வந்து select பண்ணிக்கலை அதுக்கப்புறமா tag வந்து கொடுக்க சொல்லிருப்பாங்க tag வந்து கொடுக்கும் போது ரொம்ப ரொம்ப கவனமா கொடுக்கணும் நம்ம video

நம்ம video க்கு related ஆன tag மட்டும் நம்ம வந்து குடுக்கலாம். நிறையா tag கூட குடுக்க வேண்டாம் ஒரு பத்து tag பதினஞ்சு tag கூட maximum அதுவே அதிகமானது. அந்த அளவுக்கு கூட நமக்கு போதும். ரெண்டு மூணு tag மட்டும் நீங்க குடுத்தாலும் பிரச்சனை வந்து கிடையாது

so நீங்க என்ன பண்ணணும் அடுத்த step நீங்க போகும் போது அது automatically உங்களுக்கு இந்த மாதிரி சரியா வந்து வந்துரும்.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

இதுல வந்து பாத்தீங்கன்னா upload subtitle ல எல்லாம் போட்டு இருக்காங்க. நீங்க ஒருவேளை உங்களோட video க்கு வேற subtitle குடுக்கறதா இருந்தா இந்த இடத்துல நீங்க வந்து upload வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து குடுக்கல so நான் வந்து பண்ணல அப்புறமா recording date and location கேட்டிருக்காங்க. location வந்து குடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க வந்து குடுத்துக்கோங்க. compulsory வந்து கிடையாது recording date வந்து குடுத்துக்கணும் கொடுத்துக்கணும்னா நம்ம record பண்ணது ஒரு date ஆ இருக்கும். but வந்து நம்ம என்னைக்கு நம்மளோட video வை edit பண்ணி ready பண்றோமோ அதைக்கூட நம்மளோட recording data வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இது வந்து நம்ம click பண்ண உடனே நமக்கு ஒரு calendar வரும். அதிலே இருந்து அந்த date அ வந்து நீங்க select பண்ணிக்கோங்க இப்ப நான் வந்து அந்த recording date வந்து கொடுத்துட்டேன் location வந்து கொடுக்கலை அதுக்கப்புறமா license வந்து standard யூடியூப் license வந்து நான் கொடுத்திருக்கேன்

monetisation வந்து enable ஆகாதவங்களுக்கு automatically everywhere தான் இருக்கும் so அப்படியே இருக்கட்டும் monetisation வந்து enable ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா everywhere இருக்கும். இதையே நம்ம click பண்ணோம்னா made this video available only on monetized platform அப்படின்னு இருக்கும் so நம்ம வந்து monetisation வந்து enable ஆனவங்க second option கொடுக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்கு revenue குட~ கிடைக்கக்கூடிய இடத்துல மட்டும்தான் இது வந்து show ஆகும் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா publish to subscription state and notify subscribers இருக்கும். அதை வந்து click பண்ணிக்கோங்க category பார்த்தீங்கன்னா நான் already select பண்ணி வச்சிருக்கேன் education நீங்க உங்க video category என்னவோ அதை வந்து நீங்க select பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது comment and ratings இருக்கும் comment ல பார்த்தீங்கன்னா allow all comment கொடுத்தீங்கன்னா எல்லா comment மே publish ஆகிடும். அதையும் வந்து நீங்க வந்து review கொடுத்து வர்றது மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நீங்க first உ படிச்சுட்டு approve கொடுக்கக் கூடிய comment மட்டும்தான் உங்களுக்கு வந்து வரும் so உங்களுக்கு எந்த மாதிரி கொடுக்கணுமோ நீங்க அதை கொடுத்துக்கோங்க நான் வந்து allow all comments ல நான் வந்து கொடுத்திருக்கேன் last one பார்த்தீங்கன்னா ஒரு tick mark போட்டு show how many viewers like and dislike this video அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது உங்களோட video வை எத்தன பேர் like பண்ணிருக்காங்க எத்தன பேர் dislike பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்தவங்க பார்த்தா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை வந்து click பண்ணிக்கோங்க. யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த tick mark அ வந்து இப்படி எடுத்து விட்டுருங்க. அதை touch பண்ணீங்கன்னா அது வந்து போயிடும் so நான் வந்து அப்படியே வச்சிருக்கேன் இந்த comment நான் சொன்ன மாதிரிதான். உங்களுக்கு இந்த மாதிரி நாலு option வந்து இருக்கு. அதாவது allow all comment ன்னா எல்லா comment மே publish ஆகி வந்துரும் hold potentially inappropriate comment அப்படின்னு சொன்னா அது யூடியூப் ஆவே அதுக்கு வந்த தவறு, அப்படின்னு தெரியிற comment அ வந்து review ல போட்டுட்டு மத்ததை வந்து publish பண்ணிரும் hod all comments for review அப்படின்னா எல்லா comment மே review க்கு போயிட்டுதான் அதுக்கப்புறம் publish பண்றது மாதிரி இருக்கும். disable comment அ நீங்க பண்ணி வச்சீங்கன்னா யாருமே உங்களோட video ல comment ஏ பண்ண முடியாது இந்த மாதிரி நீங்க வந்து settings வந்து பண்~ பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நம்ம details ல நம்ம வந்து பண்ண வேண்டியது அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா second option monetisation அப்படின்னு இருக்கும். இதை வந்து click பண்ணிக்கலாம் இது வந்து நான் ஏற்கனவே on லயே வச்சிருக்கேன் so எனக்கு வந்து இருக்கு. suppose நீங்க off ல வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து grey colour ல அந்த மாதிரி இருக்கும் on பண்ணிக்கோங்க

அதே மாதிரி location of videoAD பாத்தீங்கன்னா அதுவே automatically வந்திருக்கு before during offer அதாவது video தொடங்குறதுக்கு முன்னாடி முடிஞ்சதுக்கு அப்புறமா video வுக்கு இடையிலயும் வர்றது மாதிரி அவங்க வந்து set பண்ணி வச்சிருக்காங்க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 hundred percent வந்து upload ஆகி processing எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாதான் இந்த page வந்து உங்களுக்கு clean ஆ தெரியும் அப்புறமா நம்ம வந்து end screen உம் card உம் வந்து add பண்ணிக்கலாம் இப்ப visibility பத்தி பாத்துக்கலாம். fourth one visibility இத click பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா publish now அப்படின்னு குடுத்திருப்பாங்க இதை வந்து click பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு public இருக்கும் unlisted இருக்கும் private இருக்கும் நீங்க வந்து எதுல வேணாலும் வச்சுக்கலாம் ஆனா அதுவே default ஆ unlisted லதான் இருக்கும் so அப்படியே இருக்கட்டும் நம்ம எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா public ல வச்சு publish வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுல வந்து schedule அப்படின்னு ஒரு option இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த video வை நம்ம உடனே உடனே வந்து publish பண்ணாம ரெண்டு மூணு நாளைக்கு பிறகு ஒரு particular time ல particular date ல நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த schedule click பண்ணி அதுல வந்து time date எல்லாமே set பண்ணிக்கோங்க அதே மாரி இதுல அவங்க குடுத்திருக்காங்க பாருங்க before you publish check the following அப்படின்னு கொடுத்திருக்காங்க அது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய common ஆன விஷயம்தான். அதாவது இந்த video வந்து அந்த tips related ஆ community guidelines எல்லாம் correct ஆ இருக்கா அந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்க check பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் நம்ம வந்து video upload பண்றதுல இப்ப வந்து எல்லாமே hundred percent வந்து processing முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம மத்தது வந்து பண்ணிக்க முடியும் so அதுக்காக நம்ம wait பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட video ல கீழே வந்து finished processing அப்படின்னு கொடுத்திருப்பாங்க அதாவது எல்லாமே வந்து use ஆயிருக்கு அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நான் வந்து first ல உங்க கிட்ட சொன்னேன். அதாவது